இங்க ஒரு பத்து பறவைங்க பறந்துட்ருக்கு.

அந்த பக்கோ படகுல ஒரு முப்பது நாப்பது பேர் இருக்காங்க.

மூனு டேபிள் போட்ருக்காங்க வைட் அண்டு பிளாக் சேர் வெச்சிருக்காங்க பிளாக்கிங் சேன்டில் சேரூ வெச்சிருக்காங்க.

இது ஒரு பெரிய பில்டிங் மாரி தெரியிது பேரு எஸ்_எம் காலேஜ் .

இது ஒரு ஹால் மாதிரி தெரியிது.

கீழ ஒரு ஆறு பேரு நின்னு ஸ்டேஜே பாத்துட்ருகாங்க.

நாலஞ்சு கார் கார் நிக்கிது இந்த பக்கோ நாலு பேரு நின்னுட்ருக்காங்க.

இந்த நாலு பேரு பின்னாடி பக்கோ ஒருத்தர் உக்காந்து பேசிட்டிருக்காரு.

இது ஒரு வீட்டோட பார்க்கிங் மாரி தெரியிது.

மூண் நாலு சாஃப் சோஃபா போட்ருக்காங்க.

ஒருத்தர் எதோ பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு எல்லோ அண்ட் ஒயிட் கேரி பேக்ல .

ஒர்தர் ஓடிட்ருக்காரு ஒர்தர் ஹார்ஸ இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்ருக்காரு.

ஒரு வீட்ல ஒரு டோர் ஓப்பனாய் இருக்கு.

பெட்ரோல் பங்க் எல்லோ அண்ட் ப்ளூ ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

இது ஏதோ ரிசப்ஷனிஸ்ட் ரூம் மாரி தெரியுது.

முன்னாடி ரெண்டு பேர் நிக்கறாங்க ஒரு லேடி அண்ட் அ ஒரு ஜென் .

கார் முன்னாடி ரெண்டு பேப்பர தூக்கி போட்டு வெச்சிருக்காங்க.

இங்க சின்ன ஹோட்டல் ஒன்னு இருக்கு.

ஹோட்டல் முன்னாடி மூணு பைக் பார்க் பண்ணிருக்காங்க.